யூசர் லோகின் மற்றும் செஷன்ஸ் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் பிஎச்பி இல் எச்டிஎம்எல் பார்ம் ஐ சப்மிட் செய்வது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ சோதிப்பது குறித்து காணலாம்
உள்ளிட்ட வால்யூ க்கள் ஒரு டேட்டாபேஸ் க்கு ஒப்பிட்டு சோதிக்கப்படும்
யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐக்கொண்ட டேட்டாபேஸ் set உப் செய்வது டேட்டாபேஸ் க்கு கனெக்ட் செய்வது லாகவுட் பங்ஷன் ஐ புரோசெஸ் செய்வது ஆகிவற்றை பார்க்கலாம்
நாம் பயன்படுத்துவது செஷன்ஸ்
ஆகவே யூசர்
லாகவுட் பட்டன் ஐ அழுத்தும் வரை log இன் ஆகி இருப்பார்
முதலில் ஒரு எச்டிஎம்எல் பார்ம் ஐ உருவாக்குவேன் நாம் அமைக்க இருக்கும் மைஸ்கிள் பீச்சர்ஸ் ஐயும் காட்டுகிறேன்
எச்டிஎம்எல் பார்ம் லோகின் டாட் பிஎச்பி என்னும் பக்கத்தில் செயல்படும்
எளிமை கருதி தனித்தனியாக வைத்துக்கொள்வோம்
மெத்தோட் போஸ்ட் ஆகும்
பார்ம் ஐ இங்கே முடிக்கலாம்
இன்புட் டைப்
டெக்ஸ்ட் ஆக இருக்கட்டும்
நேம் யூசர்நேம்
ஒரு லைன் பிரேக் இங்கே இந்த வரியை copy பாஸ்டே செய்து டெக்ஸ்ட் ஐ பாஸ்வேர்ட் என மாற்றலாம்
அதை பாஸ்வேர்ட் என அழைப்போம்
இயங்குதளத்தைப் பொருத்து இது நட்சத்திரம் அல்லது வட்டமாக தெரியும்
கடைசியில் சப்மிட் பட்டன் ஐ உருவாக்கலாம்
அதன் வால்யூ லாக் இன்
இதை முயற்சிக்கலாம்
ரிஃப்ரெஷ்
மற்றும் இங்கே ஒரு பேஜ் இருக்கிறது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் உடன் இண்டெக்ஸ் டாட் பிஎச்பி நான் லாக் இன் செய்கிறேன்
அது போவது இருப்பில் இல்லாத பேஜ் க்கு
அதை கொஞ்சம் அணுக எளிதாக்கலாம்
லேபல்ஸ் ஐ இங்கே டைப் செய்வோம்
ரிஃப்ரெஷ்
மற்றும் இதோ இருக்கிறது
இப்போது லோகின் டாட் பிஎச்பி பைல் ஐ உருவாக்கலாம் முதலில் பிஎச்பி மை அட்மின் ஐ திறக்கிறேன்
க்ஸாம்ப் ஐ பயன்படுத்தினால் அது டிஃபால்ட் ஆக லோக்கல் ஹோஸ்ட் ஐ பிஎச்பி மை அட்மின் க்கு அமைத்து உருவாகி இருக்கும் அது நிறுவபடாவிட்டால் அதன் பிரதியை லோக்கல் ஹோஸ்ட் டைரக்டரி இல் நிறுவி பயன்படுத்த ஆரம்பியுங்கள்
இப்போது புதிய டேட்டாபேஸ் ஐ உருவாக்கலாம் புதிய டேட்டாபேஸ் இன் பெயர் பிஎச்பி லோகின்
மற்றும் கிரியேட் ஐ சொடுக்கலாம்
அது இங்கே தோன்றுகிறது
பின் டேபிள்ஸ் ஐ உருவாக்கலாம் எஸ்கியூஎல் உங்களுக்கு அறிமுகம் இல்லையானால் சற்றே சொல்கிறேன்
அடிப்படை ஸ்ட்ரக்சர் ஒரு டேட்டாபேஸ்
அது டேபிள்ஸ் ஐ சேமிக்கும்
டேபிள்ஸ்
ரவ்ஸ் ஐயும் ரவ்ஸ்
வால்யூஸ் ஐயும் சேமிக்கும்
யூசர்ஸ் என பெயரிட்டு ஒக் செய்வோம்
எர்ரர் - பீல்ட்ஸ் இன் எண்ணிக்கை
புதிய டேட்டாபேஸ் ஐ உருவாக்கும் போது நோட்பாட் அல்லது ஒரு கான்டெக்ஸ்ட் எடிட்டர் ஐத்துவக்கி உருவாக்கப்போகும் எல்லா பீல்ட்ஸ் ஐ யும் குறித்துக்கொள்வேன்
முதலில் இட் அடுத்து யூசர் நேம் கடைசியாக பாஸ்வேர்ட்
இப்போதைக்கு இது போதும்
பிர்ஸ்ட் நேம் டேட் ஒஃப் பிர்த் முதலியன உங்கள் புரோகிராம் ஐப் பொருத்து இருக்கலாம்
இப்போதைக்கு மொத்தம் இந்த 3 fieldகள் போதும்
இங்கே திரும்பி வரலாம்
3 fieldகளை உருவாக்கலாம்
இப்போது பீல்ட் நேம்ஸ் ஐ டைப் செய்யலாம்
டைப் செய்யலாம் id160 இது இன்டிஜர் ஆக இருக்கட்டும்
இது பிரைமரி key160 ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகட்டும்
இப்போது புதிய ரெக்கார்ட் உருவாகும்போது இட் வால்யூ ஒரு எண்ணிக்கை கூடுதலாகும்
முதல் யூசர்
ரிஜிஸ்டர் செய்யும் போது இட் ஒன்றாகும்
இரண்டாம் யூசர்
ரிஜிஸ்டர் செய்யும் போது இட் இரண்டாகும்
மேலும் இதேபோல
அடுத்தது யூசர் நேம் கடைசியில் பாஸ்வேர்ட்
அவற்றை வர்ச்சர்ஸ் என அமைக்கலாம்
மேலும் இது 25 கேரக்டர்ஸ் மற்றும் பாஸ்வேர்ட் 25 கேரக்டர்ஸ் என அமைக்கிறேன்
இவற்றுக்கு வேறு ஏதும் அமைக்கத் தேவையில்லை
ஸ்க்ரோல் டவுன் செய்து சேவ் ஐ சொடுக்குவோம்
சேமித்ததும் கீழே வந்து இதைப் பார்க்கலாம்
இதில் வால்யூஸ் ஐ இன்சர்ட் செய்யலாம்
சோதிப்பதற்காக செய்வோம் ஒரு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ம் ஐ உருவாக்க டியூட்டோரியல் செய்துள்ளேன்
அங்கே இது பற்றி மேலும் பேசலாம்
இட் இன் வால்யூ தானாக அதிகமாகும் ஆகையால் இங்கே ஒன்றும் எழுத வேண்டாம்
நேரடியாக 1 க்குப்போகலாம்
யூசர் நேம் க்கு அலெக்ஸ்
பாஸ்வேர்ட் க்கு ஏபிசி
நீங்களாக செய்யும் போது வலுவான பாஸ்வேர்ட் ஐ தேர்ந்ந்தெடுங்கள்
யூசர் நேம் அலெக்ஸ் மற்றும் பாஸ்வேர்ட் ஏபிசி நினைவில் வைக்க சுலபம்
அதுதான் சேமிக்கப்பட்டது
ப்ரோவ்ஸ் செய்ய ப்ரோவ்ஸ் tab ஐ சொடுக்கவும்
ஸ்க்ரோல் டவுன் செய்யலாம்
யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் அலெக்ஸ் மற்றும்abc
மேலும் இட் ஏற்கெனெவே 1 ஆக அமைந்துள்ளது
லோகின் டாட் பிஎச்பி பேஜ் ஐ உருவாக்கலாம்
விரைந்து சேமிப்போம்
லோகின் டாட் பிஎச்பி
பிஎச்பி டாக்ஸ் ஐ உருவாக்க
சில போஸ்ட் வேரியபிள் களை கருத்தில் வைக்கலாம்
இண்டெக்ஸ் டாட் பிஎச்பி இல் மெத்தோட் போஸ்ட்
யூசர் நேம்
டாலர் சிக்ன் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் மேலும் வேரியபிள் ஐ ரினேம் செய்யலாம்
அது யூசர்நேம்
அது இங்கே உள்ளது
பாஸ்வேர்ட் ஒரு போஸ்ட் வால்யூ க்கு சமம்
மேலும் அது பாஸ்வேர்ட் ஆகும்
முதலில் சோதிக்க வேண்டியது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் இரண்டும் enter ஆயிற்றா என்பது
பார்ம் ஐ வாலிடேட் செய்ய வேண்டாம்
யூசர்
இரண்டு பீல்ட் களிலும் உள்ளிட்டார் என தெரிந்தால்
தேவையில்லை
ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ டைப் செய்யலாம்
சோதித்தபின் தேவையான அனைத்து கோடு உம் இங்கே போகும் என்பதால் இது பெரிய ப்ளாக்
சொல்வது ஐஎஃப் யூசர்நேம் அதாவது யூசர்நேம் இல் வால்யூ இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ மேலும் சொல்வது பாஸ்வேர்ட்
ஆகவே யூசர்நேம் மற்றும்password இரண்டுமே ட்ரூ ஆக இருந்தால்தான் இந்த ப்ளாக் ஒஃப் கோடு
எக்ஸிக்யூட் ஆகும்
இங்கே எழுதுவதென்ன
டேட்டாபேஸ் ஐ தொடர்பு கொள்ள வேண்டும்
உருவாக்குவது ஒரு வேரியபிள் கனெக்ட் என
எக்குவல் டோ mysql connect
மேலும் இதனுள் முதல் பாராமீட்டர் host160 இங்கே அது எனக்கு லோக்கல்ஹோஸ்ட்
இரண்டாவது யூசர்நேம் மற்றும் ரூட் ஐ பயன்படுத்துவேன்
மூன்றாவது பாஸ்வேர்ட்
அது என்னிடம் இல்லை
பார்க்கலாம்
பின் ஒர் டை மற்றும் எர்ரர் மெசேஜ் ஐ காட்டு உதாரணமாக சொல்லக்கூடியது கோல்டன்ட் கனெக்ட்
பாஸ்வேர்ட் என்னவென்று தெரியவில்லை
அது வேறு ஏதோ இருக்கலாம்
ஏதாவது முயற்சிக்க அது சொல்வது கோல்டன்ட் கனெக்ட்
இப்போது டேபிள் ஐ
மன்னிக்க டேட்டாபேஸ் உடன் இணைக்க வேண்டும்
மைஸ்கிள் செலக்ட் டிபி எனலாம்
அது பிஎச்பி மாடியூல் இன்ஸ்டால் ஆகும் போது கிடைக்கும் இன்னொரு built இன் பங்ஷன்
க்ஸாம்ப் உடனும் கூட கிடைக்கும்
இரட்டை மேற்க்கோள் இட்டு மேலும் சொல்வது ப்ளோகின் எல்லாம் சரி என்றால் என் எர்ரர் மெசேஜ் ஐ இங்கே இடலாம் கோல்டன்ட் பைண்ட் டிபி
ரிஃப்ரெஷ்
லோகின் ஐ சொடுக்கலாம்
ஒன்றும் நடக்கவில்லை
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ எடிட் செய்து எல்சே எச்சோ எனலாம்
அல்லது இன்னும் சிறந்தfunction டை
இந்த பங்ஷன் அழைக்கப்பட்டால் இந்த இடத்துக்குப்பின் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது
மேலும் நாம் விரும்பும் செய்தி ஒன்றை காட்டும்
ஆகவே இங்கே சொல்வது பிளீஸ் enter ஆ யூசர் நேம் ஆண்ட் ஆ பாஸ்வேர்ட்
ரிஃப்ரெஷ் டேட்டா வை மீண்டும் அனுப்ப இந்த எர்ரர் மெசேஜ் வருகிறது
அடுத்து அலெக்ஸ் என டைப் செய்து
மேலும்123 மன்னிக்கவும்
ஏபிசி பின் லாக் இன் மீது சொடுக்க
எர்ரர் மெசேஜ் இல்லை
அதாவது டேட்டாபேஸ் க்கு தொடர்பு கிடைத்துவிட்டது
இந்த பகுதியில் அவ்வளவே
அடுத்ததில் டேட்டாபேஸ் க்கு கனெக்ட் செய்து
யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ சோதிப்பதையும் பார்க்கலாம்
இந்த டியூட்டோரியல் க்கு குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா